அதேபோல sizes chance ஆஹ் இருக்கும் சில large இருக்கும் சிலதுல XL இருக்கும் sizes change ஆஹ் இருக்கும் இப்போ நீங்க எவ்ளோ எடுக்குறீஙக்ளோ அத விட நாங்க whole sale கொஞ்சம் கம்மியாத்தான் தருவோம் அதுனால அது பிரச்சன இல்ல புரிஞ்சிதா mam அதே போல for example ladies சிலாத நாங்க சொல்லற எங்க கிட்ட high range குள்ள இருக்கும் for example three twenty three fifty அந்த range குள்ள கூட இருக்கு அதுல துணியோட கொஞ்ச quality கூட நல்ல இருக்கும் உங்களுக்கு அப்புடியே வென one eighty ranges ளையும் இருக்குது one eighty ranges ல வந்து start பண்றது வந்து நல்ல quality ஓட ஏ துணிதான் நாங்க வெச்சிருக்கோம் இருக்கு ஆஹ் yes yes mam இது என் கிட்ட sixty rupees ஓட இருக்கு kurti இந்த மாதிரி item sixty rupees ஓட இருக்கு அனா உங்களுக்கு நீங்க இப்போ two months தான அச்சினு சொல்லறீங்க கடை start பண்ணி ஆஹ் அப்போ இப்போ சொன்னிங்க sixty rupees துணி எடுத்திங்கனா சிலைபோம் உங்களுக்கு அவங்களுக்கு speed ஆஹ் துணியோட color போய்டும் சில அப்போ இது ஆய்டும் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஆஹ் அந்த கடைல வாங்குன செரியாவது அதன் mam சொல்லறேன் one அதன் mam one sixty rupees ஓட start பண்ணுங்க kurti இந்த மாதிரி வாங்க மோடு one sixty rupees கு start பன்னிங்கன்னா எங்ககிட்ட நல்ல நல்ல designs இருக்கு cotton ல இருக்கு ஆஹ் synthetic இருக்குது silk இருக்குது nylon இருக்கு அப்டி நேரிய models தான் நாங்க வெச்சிருக்கோம் புரிஞ்சிதா உங்களுக்கு எது வேணுமோ எது வேணுமோ உங்களுக்கு வர முடிலென அப்புடின்னு இருந்த video call மூலமாவே பண்ணிக்கலாம் ஆஹ் இந்த app okay godown கு வந்த ரொம்ப ரொம்ப நல்லது என் ந அப்டி சொல்றேன்னா madam ஆஹ் godown வந்திங்கனா உங்களோட size ல நீங்க பாத்து எடுத்துக்கலாம் எங்களுக்கு இதுல இதுல நீங்க upto five thousand குள்ள எடுத்துக்கலாம் பிரச்சன இல்ல இத நீங்க online ல book பண்ணறீங்க அப்புடின்னா நாங்க ten thousand rupees குத்தான் கொடுப்போம் starting எஹ் பண்ணிற்குனோம் yes yes yes பண்ணிற்குனோம் என நீங்க இதே இங்க வந்து எடுத்திங்கனா மற்றம் minimum அஹ்ஹ் five thousand எடுக்காணோம் இல்ல online போனோம் அப்புடின்னு சொன்னிங்கன்னா ten thousand rupees குறையாம இருந்ததன் நாங்க தருவோம் yes yes yes என yes mam என நாங்க என் சொல்லறோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் நீங்க online பண்றீங்க நீங்க வந்து பாக்கும்போது speed ஆஹ் எடுத்துட்டு போய்டலாம் but online லீனா சேலா customer கேப்பாங்க so கொஞ்ச open பண்ணி காட்றிங்களா அப்டி இப்புடிலா சொல்லி ஒரு word கேப்பாங்க அப்புடிலா கட்ட மோடு எங்களோட staff சிலபோம் அவங்களுக்கு ஒரு word worth இருக்குறதுல புரிஞ்சிதா mam அப்போ mam அதனால நீங்க கொஞ்ச அங்க ஆஹ் அதனால இப்போ

ஆஹ் damage இருந்துது madam அப்டி சொல்றிங்களா ஆஹ் yes mam damage இறுகுங்கான நீங்க two days குள்ள retun பண்ணிட்டிங்கனா நாங்க வாங்கிடுவோம் two days குள்ள நீங்க check பண்ணி retun பன்னிரனோம் அது நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து two days குள்ள return பண்ணிட்டிங்கனா எனக்கு yes yes yes mam check பண்ணி இங்க full damage இருக்காங்களான்னு பத்துப்போம் அப்டி எங்களை மீறி damage எதாச்சி வந்துதுன்னா நீங்களோ check பாத்து வாங்குங்க அப்புடியே மீறி வந்துச்சின்னா two days குள்ள நீங்க தந்துட்டீங்கன்னா மற்றும் immediate ஆஹ் இல்லனா நாங்க return எடுக்கமாட்டோம் mam

இல்ல mam ந ந சொல்லறேன் நீங்க என்ன பன்றிங்கனா நீங்க எங்களுக்கு புரிது அதனால நீங்க என்ன பன்றிங்கனா இப்போ உங்களுக்கு damage நீங்க வீட்டுக்கு பொய்த்தா தெரிஞ்சிதுன்னா ஒரு piece damage அப்புடின்னு நீங்க நெனக்குறிங்கனு வெச்சுக்கோங்க நீங்க ஒடனே எங்களுக்கு phone ல contact பண்றீங்க இந்த மாதிரி ஒரு piece damage அப்புடின்னு சொல்லி contact பண்றீங்க next time நீங்க வரணும்னு இல்ல அதே size ல உள்ளது நாங்க அப்டி எதாச்சி இருந்துச்சின்னா வேற model உங்ககிட்ட video call பண்ணியே நாங்களே உங்களுக்காக இங்க கிட்டக்குள்ள parcel service நீங்க அனுப்பிவிட போதும் அதோட charges நாங்க பத்துக்குறோம் நாங்க உங்களுக்கு அதே போல நாங்க return னும் தந்துருவோம் புரிஞ்சிதா mam ஆஹ் அதுனால நீங்க அந்த இது mam but two days குள்ள இது நடந்து இருக்குனோம் நீங்களா contact பண்ணி two days குள்ள நீங்க எங்களுக்கு அனுப்பியே வீட்டுற்குனும் புரிஞ்சிதா mam hello

okay company company okay company item இருக்குது இல்லாம நாங்க ஆஹ் தயாரிக்குற கொஞ்ச இருக்கு அது வேணுமா அது நல்ல product mam

okay okay பாவாடை sets ஏதாவது வேணுமா saree

okay seven seven தா mam okay sure mam ஆஹ் உங்களுக்கு blouse piece ஏதாவது வேணுமா sarees க்கு match ஆஹ் blouse piece cotton ல இருக்கு

sure mam sure குடுத்துறோம் okay mam ந yeah yeah yeah sure mam sure ஆஹ் அதே மாதிரி sarees ஆஹ் எதுல வேணும் என்கிட்டே அதாவது silk saree இருக்குது ஆஹ் designer saree இருக்குது vasunthra பட்டு இருக்குது எது உங்களுக்கு

okay vasunthra vasunthra இருக்குது vasunthra பட்டு இது இருக்குது okay okay mam என்கிட்டே என்கிட்டே vasunthra பட்டு பரம்பரை பட்டு சாமுந்திரிக்க பட்டு அந்த மாதிரி models ல நேரிய இருக்குது

இது வந்து dhoties இருக்குது t shirt இருக்குது inner wears இருக்குது designer men suits இருக்குது ஆஹ் அப்புடியே உங்கள்குல banyan ஆஹ் எல்லா items இருக்கு yes mam mam இது உங்களுக்கு t shirts லாம் சொன்னாலே இப்போ kurties ஓட t shirts ட்டும் அதாவது price கொறஞ்சதும் இருக்குது price கூடுனதும் இருக்குது price கொறஞ்சது வந்து துணியோட quality னு சொல்ல மோடு கொஞ்சம் கம்மியாத்தான் வரும் but இப்போ நீங்க கொஞ்ச கூட எங்களோட t shirts லாம் start பண்றது எங்களுக்கு hundred லதான் ஆஹ் sorry fifty ல இருந்து start பண்ணுது hello fifty ல இருந்து fifty ல இருந்து yes yes mam ஆஹ் fifty ல இருந்து start பண்ற இல்ல mam hundred hundred hundred ல இருந்து start பண்றது தான் quality கொஞ்ச கூட better ஆஹ் இருக்கும் fifty ல இருந்து start பண்றது உங்களுக்கு வேணும்னா எடுக்கல its not problem இல்ல

mam ஆஹ் உங்களுக்கு நாங்க தர t shirt ல இப்போ நீங்க hundred rupees t shirt எடுத்திங்கனா நீங்க two hundred குள்ள ஏவொல்வோ வேணாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட இது போல இருக்கு yes yes mam hundred rupees லாபம் கேடாகும் உங்களுக்கு அந்த t shirt உங்களுக்கு நீங்க அந்த material ஆஹ் பக்க மோடு உங்களுக்க தெரியும் அந்த material கொஞ்சம் கூட துணி கொஞ்சம் thickness ஆஹ் இருக்குது அப்புடின்னு பக்க மோடு உங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கதான் சொல்லுவோம் துணில வந்து thickness இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு one eighty போட்டுக்கலாம் one ninety போட்டுக்கலாம் two hundred வேற போட்டுக்கலாம் இதே நீங்க ஆஹ் mam அது தனியா போடா வேண்டிய stickers எல்லாமே நீங்கதான் வாங்கிக்கினும் நாங்க அதே போல நாங்க வந்து ஒரு ஆஹ் உங்கள நாங்க ஒரு bundle தருவோம் இப்போ for example ஒரு nightly piece தாறோம்னா

நீங்கதான் price tag நீங்கதான் பொடுகுனோ நீங்காத ஆஹ் cash yes yes yes yes mam நீங்கதான் பொடுகுனோ நாங்க அதுல ஒன்னுமே பண்ணமாட்டோம் நாங்க வெளில இருக்க கூடிய cover ல மற்றம் மட்டும் நாங்க marker வெச்சி பொடுப்போம் அவொலதான் okay ஆஹ் அது nighties என்னோட nighties லய நேரிய models இருக்குது mam feeding nightly இருக்குது titanic nightly இருக்குது zip nightly இருக்குது mode model nighties இருக்குது ஆஹ் but nighties ல நீங்க for example ந ஒரு சொல்லறேன் கேட்டுக்கோங்க இப்போ நீங்க double XL type எடுக்குறீங்க வெச்சுக்கோங்க double XL type ந நீங்க ஒரு அஞ்சி piece double XL மட்டும் தான் உங்களுக்கு கேடாகும் okay colours மட்டும் change ஆயிருக்கும் design change ஆயிருக்கும் but அந்த five set yes mam set ஆஹ் தான் வரும் சில பேரு

yes mam ஆஹ் yes mam அப்புடித்தான் எடுக்காணோம் அப்போதான் உங்களுக்கு என்ன சொல்லறது அப்போதான் correct ஆஹ் இருக்கும் நீங்க வந்து பாத்து உங்களுக்கு இங்க வந்திங்கனா open காட்டுவோம் ungaluku அது double XL correct ஆஹ் இருக்குமா

பொறந்த குழந்தை லந்து full வயசானவங்க வர ஆஹ் எல்லா types of dress இங்க available mam gens இருக்குது ladies இருக்குது kids இருக்குது no problem எல்லா எங்க கடையிலே correct ஆஹ் எடுத்துதலா company item தா வேணும் அப்படினா அதுவும் எடுத்ததால but நீங்க வந்து பாத்து இருக்கணும்

okay mam ஆஹ் நீங்க எங்களோட account ல customer ஆஹ் நாங்க உங்களுக்கு இருந்திங்கனா கண்டிப்பா கம்மி பண்ணி தருவோ ஆஹ் okay madam okay seri madam நாங்க அப்போ வரும் direct ஆஹ் வரும் செறிங்களா thank you கா thank you madam தேநீர் மற்றும் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதா என்று கேட்டால் மெதுவான வளர்ச்சிதை மாற்று விகிதம் உங்கள் எடையை குறைக்க விடாமல் பண்ணுகிறதா சில ஆய்வுகளின்படி green tea உங்கள் வளர்ச்சிதை மாற்று விதத்தை சிறிது அதிகரிக்கக்கூடும் இது ஒரு நாளைக்கு எழுபது எண்பது calorie களே கூடுதலாக இருக்க அனுமதிக்கிறது இது பெரிதாகத் தெரியவில்லை என்றாலும் காலப் போக்கில அது மேலும் அதிகரிக்க கூடும் தேநீர் மற்றும் உங்கள் சருமத்தில் முகப்பரு இல்லாமல் பாதுகாக்க உதவுகிறது தேயிலை மற்றும் துர்நாற்றத்தை குறைக்க உதவும் சிகாக்கோ பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் அல்ல துர்நாற்றத்தை உண்டாக்கும் bacteria க்களை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் என்று கூறியுள்ளது தேநீர் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது தேநீர் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது தேநீரின் இந்த நன்மைகளை பாருங்கள் இது நோய்வாய்ப்படுவதை தடுக்க உதவும் அடுத்த முறை உங்க~ உங்கள் அலுவலகத்தில் உங்கள் உள்ள நண்பர்களுக்கு ஜலதோஷம் வரும்போது நீங்கள் ஒரு cup தேநீர் மட்டும் குடிக்க விரும்பலாம் ஒரு சமீபத்தில் சமர்ப்பித்த ஆய்வில் coffee குடிப்பவர்களின் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை தேநீர் மற்றும் குடிப்பவர்களுடன் ஒப்பிட்டுள்ளனர் அதில் தேயிலை மற்றும் தேர்ந்தெடுப்பவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக ஐந்து மடங்கு வரை இருப்பது கண்டறிந்துள்ளனர் தேநீர் மற்றும் புற்று நோயிலிருந்து பாதிக்கப்படுகிறது சமீபத்திய ஆய்வுகள் green tea தவறாமல் உட்கொள்ளும் போது நுரையீரல் மற்றும் மார்பகப் புற்றுநோய் ஏற்படுவது குறைக்கிறது புற்றுநோயை தடுப்பதற்கான உறுதியான வழி எதுவும் இல்லா எதுவும் இல்லை ஆனால் ஒரு நாளுக்கு ஒரு cup தேநீர் அருந்துவது நிச்சயமாக பாதுகாப்பு நன்மைக்கு வழிவகுக்கும் முடக்கு வாதம் தடுக்க தேநீர் உதவும் தேநீர் குடிக்கும் வயதான பெண்களுக்கு முடக்கு வாதம் வருவதற்கான வாய்ப்பு அறுபது சதவீதம் குறைவாக இருப்பதாக ஆராய்ச்சி கூறுகிறது காய்ச்சலை எதிர்த்துப் போராட தேநீர் உதவும் black to black தேநீர் அதாவது black tea காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கான உங்கள் முயற்சிகளை ஊக்குவிக்க கூடும் தேநீர் மற்றும் தொற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது தேயிலை மற்றும் எனப்படும் வேதிப்பொருட்களைக் கொண்டுள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது போன்ற கடுமையான தொற்றுநோய் கட்டுப்படுத்த உதவும் தேநீர் மற்றும் pa~ parkinson நோயின் அபாயத்தை குறைக்கலாம் வழக்கமாக தேநீர் குடித்தால் நரம்பில் கோளாறு உருவாகாமல் உடலை பாதுகாக்க உதவும் என்று புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தேயிலை உணவு விஷத்தன்மையை தடுக்கும் பச்சை தேயிலையில் காணப்படும் கசப்பான பொருட்களில் ஒன்றான உணவு நச்சுத் தன்மையை ஏற்படுத்தும் bacteria க்களை திறம்பவச்~ திறம்பட கொண்டு மற்றும் அந்த bacteria களால்

என்பதற்க்கு சில சான்றுகள் உள்ளன இருப்பினும் இதை உறுதிப்படுத்த எதிர்கால ஆராய்ச்சி தேவைப்படுகிறது கடைசியாக தேநீர் tea ரத்த சர்க்கரை குறைக்கும் தேநீரில் மற்றும் உள்ளன இவை இரத்த சர்க்கரையை குறைப்பதில் குற~ குறிப்பிடதக்க விளைவை போட்டுள்ளது தேநீரில் HIV தடுப்புக்கு வழி வகுக்கும் கொஞ்சம் சளி இருந்தால் எலுமிச்சையுடன் கருப்பு தேநீர் குடிப்பது உங்களை தொந்தரவு செய்யும் உதவும் நீங்கள் குறிப்புகளை பெற்றிருந்தால் கீழே உள்ள கருத்துகளின் பிரிவில் அவற்றை எழுத மறக்காதீர்கள் மேலும் உங்கள் சமூக வட்டாரங்களில் இந்த இணைப்பை பகிர்ந்து தொடர்ந்து தெரிவியுங்கள் lemon tea பயன்கள் அதாவது lemon tea குடிப்பதால் உங்கள் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் தரும் என்பதை பார்க்கலாம் lemon tea lemon tea நன்மைகள் நம் உடம்பை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்காகவும் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதற்கும் உதவும் பானங்கள்தான் இந்த green tea black tea lemon tea இஞ்சி tea போன்றவை இந்த பானங்களை நாம் தினசரி எடுத்துக் கொள்வதால்

செரிமான பிரச்சனையை சரி செய்ய lemon tea பயன்படுகிறது lemon tea benefits lemon tea லே இருக்கும் citric acid கல்லிரல் மற்றும் உடலில் இருக்கும் தேவையற்ற கழிவுகளை நீக்க உதவுது உடலின் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்வதில் lemon tea முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் இருக்கும் நார்ச்சத்து குடலின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது

lemon ல் இருக்கும் முக்கிய முகத்தில் இருக்கும் இறந்த செல்களை புதுப்பிக்க பயன்படுகிறது முகப்பரு வடுக்கல் போன்றவற்றை நீக்கி சருமத்தை இளமையாக வைத்துக் கொள்ளவும் பொலிவாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது எதிர்த்து காக்கும் lemon tea அது எப்படின்னா lemon tea இருப்பதால் என்ற உடலில் தேவையில்லாமல் தேறும் கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைப்பதால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது இதய நோய்களை சரி செய்யவும் பயன்படுகிறது புற்றுநோய்களை சரி செய்து lemon tea பயன்கள் புற்றுநோய்களை சரி செய்வதற்கு lemon tea உதவுகிறது lemon tea இல் இருக்கும் antioxidant புற்றுநோய் cell வளர்சிதை தடுப்பதற்கு உதவுகிறது மேலும் மார்பக புற்றுநோயை இரப்பை புற்றுநோய் பெருங்குடல் சிறுகுடல் புற்றுநோய்களை சரி செய்ய உதவுகிறது தொண்டை வலியை குணப்படுத்த lemon tea பயன்கள்

மனஅழுத்தம் தலை வலி உள்ளவர்களுக்கு lemon tea ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது உடல் சோர்வை குறைப்பதற்கும் தூக்க உணர்வை குறைப்பதற்கும் lemon tea மிகவும் நல்லது மேலும் இது உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கு~ கொடுக்கிறது சர்க்கரை நோய் கொழுப்~ சர்க்கரை நோய் குணப்படுத்த lemon tea lemon tea குடிப்பது நல்லதா நீரிழிவு நோயை குணப்படுத்த உதவுகிறது உடம்பில் insulin ன் அளவை குறையாமல் பார்த்துக்கொள்ள உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பானமாக lemon tea உள்ளது உடல் எடையை குறைக்க lemon உடல் பருமனாக உள்ளவர்கள் உடல் எடையை குறைப்பதற்கு lemon tea உதவி வருகிறது lemon tea உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்பு தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலில் சீரான நிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஈறுகளின் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது உடலில் metabolis சத்தை அதிகரிக்க செய்து எப்பொழுதும் நம்மை ஆரோக்கியத்துடனும் இளமையாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது இடையூறு இந்த எடையை குறைக்க உதவும் lemon coffee உடல் எடையைக் coffee உடல் எடையைக் குறைப்பதும் lemon coffee அது எப்படின்னா எடையை பெருக்குவதும் lemon coffee உடல் பருமனாக உள்ளவர்கள் தங்களது உடல் எடையை குறைப்பதற்காக பல வகையில் பக~ பல வகையில் முயற்சி செய்து வருகின்றனர் சரியான உணவுமுறை மற்றும் உடற்பயிற்சி சரியான உணவு இருந்தாலே உடலில் சேரப்படும் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து விட முடியும் நாம் இந்த தொகுப்பில் உடல் முடி~ உடல் எடையை குறைப்பதற்காக lemon மற்றும் coffee எவ்வாறு பயன்படுத்தபடுகிறது என்பதை படித்து படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த பதிவு உடல் எடையை விரைவாக குறைக்க நினைப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் lemon coffee உடல் எடையை குறைப்பதற்கு எலுமிச்சை மற்றும் coffee இரண்டுமே தனித்தனியாக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் உணவுப் பொருட்களில் ஒன்று coffee யிலும் எலுமிச்சைச் சாற்றைக் கலந்து குடிப்பதால் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது ஆனால் இவை கொழுப்பைக் குறைப்பது சற்று வடி~ கடினமும்தான் பசி அதிகரிப்பை பசி அதிகரிப்பதை குறைக்க coffee யுடன் எலும்பச் சாற்று கலந்து குடிக்கலாம் இது பசியை குறைப்பதால் உடலில் மேலும் கொழுப்புகள் சேராமல் இருக்க உதவுகின்றது தலைவலியை குறைக்கவும் செரிமானத்தில் அதிகரிக்கவும் உதவுகிறது தலைவலியை குறைப்பதற்கு lemon சாப்பிடுவது கூறினாலும் coffee யில் இருக்கும் caffin எண்ணும் பொருள் தலைவலி வருவதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது lemon coffee coffee யோட எலுமிச்சை சாற்றை கலந்து குடிப்பதில் சில நன்மைகள் இருந்தாலும் இது உடல் உபாதைகளை தரலாம் என்று சில ஆய்வுகள் கூறப்பட்டிருக்கிறது சிறுநீரக பிரச்சனைகளை உள்ளவர்கள் lemon coffee குடிக்க வேண்டாம் எலுமிச்சைச்சாற்றில் பால் கலந்து இந்த எலுமிச்சை சாற்றினை பால் கலந்து குடிக்கக் கூடாது ஏனெனில் பாலில் எலுமிச்சை சாற்றினை சேர்த்தால் பால் திரிந்து விடும் எலுமிச்சை சாற்றினை black coffee சேர்த்து குடிக்க வேண்டும் ஒரு தடவைக்கு மேல் lemon coffee இருந்து அருந்த வேண்டாம் lemon coffee குடிப்பவர்கள் ஆரோக்கியமான உணவையும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவது நல்லது உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கிருமிகள் சேராமல் இருப்பதற்கு எலுமிச்சை மிகவும் பயன்~ பயன்படுகிறது பசி உணர்வை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கும் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருப்பதற்கும் எலுமிச்சை உதவுவதால் இது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது ஏற்படுத்தும் தேவை குணப்படுத்த எலுமிச்சையில் இருக்கும் vitamin c மற்றும் antioxidants பயன்படுகிறது காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீருடன் எலுமிச்சைச்சாறு மற்றும் தேன் கலந்து குடிப்பதன் மூலம் உடல் எடையை விரைவாக குறைக்கலாம் தொப்பையை குறைப்பதற்கு வெள்ளரிக்காய் juice உடன் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம் உடல் எடையை குறைப்பதற்கு எலுமிச்சை சாறு எந்த அளவிற்கு பயன்படுகிறதோ அதே அளவுக்கு மலச்சிக்கலை சரி செய்ய உதவும் இதய நோய் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுகிறது

உம் sound கேக்குது எனக்கு. அதுதான் அதுதான் சொன்னேன். மொத்தத்தில தொள்ளாயிரம் ரூபா உங்க இஷ்டம் மொத்தத்தில ஒரு நாளைக்கு ஒரு call கூட பேசலாம் ரெண்டு call கூட பேசலாம் ஆனா அந்த காசு அப்படியே வந்துடும்.

இருபத்து நாலு இது பதினெ~ ப~ ப~ என்ன ஒன்பது மு~ முன்னா~ மூவாயிரத்து இருநூறு ரூபா ஆகுது அஞ்சு நாள்ல உங்களுக்கு super ஆ இல்ல ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும் கழிச்சு இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை பேசுறேன்னா அடுத்த சனிக்கிழமை வந்துரும் என்னா இந்த பேசுற call எல்லாம் return வந்துருமா ஆஹ் return back காசு அப்படியே வந்துரும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த பேசுற கால் பூரா சனிக்கிழமை காசு வந்துரும்

இல்ல இப்போ இந்த ஒரு வாரம் week பூரா பேசுவீங்க அந்த week காசு பூரா சனிக்கிழமை வரும் ஆஹ் இந்த வாரம் பூரா பேசினா இப்ப சனிக்கிழமை காசு வந்துரும் ஆஹ் இப்ப நாளைக்கு பேசுவீங்க நாளைக்கு கழிச்சு பேசுவீங்க இந்த week காசு பூரா சனிக்கிழமை வந்துரும்

ஆஹ் அதான் easy யா இருக்கும் பேசின மாதிரியும் இருக்கும் correct ஆ இருக்கும்

சொல்றேன் அப்படியே வேலை இருந்தா சொல்றேன் நான் சும்மா ஜரூர்ல படிச்சவங்க தேவைன்னு யார்னாலும் செய்யலாம் இந்த வேலை ஆனா வேலை vacancy இருந்தா உனக்கு சொல்றேன் நான் உன் தளவு கூட காசு ஆகும் உனக்கு super ஆ

சும்மா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அக்கா மாமா அவங்களோட phone பண்ணி first சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கலாம் இதே மாதிரி இதே மாதிரி வேற number ல இருந்து call பண்றேன் நான் உனக்கு வந்து call தேவைன்னா call பண்றேன் நான் வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னா போதும் அவங்களும் பேசுவாங்க but இதுல என்ன திட்டக்கூடாது அரசியல் பத்தி பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாது

உம் ஒரு மணி நேரம் ஆஹ் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்படித்தான் போகும்னே தெரியாது

ஆஹ் job பத்தி தான் சொல்றேன் நான் ஆஹ் ஒரு மணி நேரம் பேசணோம்னா போதும் உம் உங்களுக்கு call வருதா

உம் ஞாயிற்றுக்கிழமை cricket விளையாட போவீங்களா

ஞாயிற்றுக்கிழமை வேலை வேலை செஞ்சினு வேலை இது பேர் என்ன match விளையாட தான் போனேன் ticket உண்டா சுட்டி நம்ம இஷ்டம் எப்ப வேணும்னாலும் சுட்டி எடுத்துக்கலாம் நீ எப்ப வேணும்னாலும் போலாம் ஜரூர்ல உனக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாள் பேசணும் அப்போ உனக்கு மனசு வந்தா நீனே பேசிக்கலாம் call

ஆஹ் மனசுல இருந்தா இப்போ பேசிக்கலாம் மொத்தத்துல ஒன்பது மணியிலிருந்து உனக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் time இருக்கு தானே night அது முடியும் match பாத்துட்டு நீ பேசிட்டே போய் ரெண்டு call பேசிடலாம் ரெண்டு கால் பேசினா அறுநூறு ரூபா வந்திருச்சு அவங்க ID கொடுப்பாங்க ஒரு ID யில இருந்து ஒரு call தான் பண்ணனும் அவங்க திரும்பி call i~ call பண்ணி ID கேட்கணுமா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட message பண்ணி ID கேட்கணும் அவங்களும் தமிழ் காரங்க தான் அவங்க இருக்காங்க தில்லியில இருக்காங்க தில்லியில்

அவங்க பேர் வந்து மஞ்சு நல்லா பேசுவாங்க super ஆ பேசுவாங்க செம character உம் அவங்க ladies ஆ அவங்க

ladies ஆ gents ஆ அவங்க மஞ்சுன்னு சொல்றேன் மஞ்சு வந்து ladies ஆ தான் இருப்பாங்க இது மஞ்சு வா ஆஹ் சரி சரி okay

திருமா வைக்கலையா இல்லை இல்லை திருநா இல்லை

அமேஷ் பசங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம் நாங்க இன்னும் நான் ஆகாஷ் அப்பு மண்டா பசங்க நீங்க என்ன காசு கொடுத்தா நடத்திடலாம் ஆஹ் உம்

ஆஹ் பேசுறது நாளைக்கு பேசுறது தானே

ஹம் ஆஹ் நம்~ அங்க இருந்தா இரு~ இருபத்தி ஆறு இல்ல

அங்க நம்மோளம் அடிக்க பசங்க வருவாங்க அங்க இருந்து

நம்மோளம் அடிக்க பசங்கள விட்டா correct ஆ இருக்கும் அப்பறம் அவ~ அவங்களும் நல்லா அடிப்பாங்க மோளம் நம் பசங்க வந்து ஆடுவாங்க எல்லாம் அப்புறம் என்ன நம்மளுக்கும் time pass ஆன மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஆனா காசு கொஞ்சம் அதிகமா சேரும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து மூவாயிரம் ரூபா மு~ ஐயாரம் ஐயாயிரம் ரூபா போடுவாங்க நான் மூவாயிரம் ரூபா போடுவேன் அங்க மணிகண்ட ஐயாயிரம் ரூபா அவனும் ஐயாயிரம் ரூபா ஆகாஷும் ஐயாயிரம் பாக்கி எல்லாரும் மூவாயிரம் நாலாயிரம் வாங்குனா மூவாயிரம் ரூபாய்க்கு மேல தான் போடுவோம் எல்லாம் நாங்க எல்லாம் இல்ல இருபதாயிரம் ரூபா ஆயிடுதா இருபதாயிரம் ரூபா எடுத்து அப்புறம் ஒரு வீட்டுக்கு வரி இரண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்னா இங்கே வந்து குறைஞ்சது பதினைஞ்சு வீடு இருக்கும் பதினைஞ்சு வீடு கூட கிடையாது இங்க இருபது வீடு இருக்கும் இருபது நாப்பதாயிரம் ஆயிரம் ஒரு நாப்பதாயிரம் நாப்பது ஒரு இருபது அறுபது எழுவதாயிரம் ஆயிடும் ஆக மொத்தம் எழுவதாயிரத்தில் சூப்பரா நடத்து~ நடத்திடலாம் இப்போ அந்த இந்த கண்ணன் இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு time தான் கூப்பிடுறது அவங்க எல்லாம் ஒரு சம்பளம் எல்லாம் ஒரு time தான் கொடுக்கிறது ரெண்டு time ரெண்டு time எல்லாம் கொடுக்கிறது இல்ல அவங்க மோளம் ஒரு time தான் அடிக்கும் அந்த தெரியுமா அன்னைக்கு மட்டும்தா அன்னைக்கு மட்டும்தா அந்த கடவுளோட அவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு

அன்னைக்கு தமிழ் மாசததுல வைக்க வேண்டியதுதான மந்திரி மந்திரி தமிழன் போல தான் ஆஹ் அதான் இவங்கள கூப்பிட்டுகிட்டு எதுக்கு இவங்க வந்து ஒரு time தான் கூப்பிடுவோம் இந்த கரகம் ஜோடிப்பாங்க இல்லை

அப்பதான் இவங்கள கூப்பிடனும் பாக்கி time ல இவங்கள கூப்பிட தேவையில்லை

இவங்கள கூப்பிட்டாலும் waste தான் என்ன பண்றது

வெயில் over ஆ அடிக்குது இங்க